இத பாக்குறதுக்கு ஒரு பீச் மாதிரி இருக்கு.

இங்க நெறைய மணல்களு கள்ளுகளு இருக்கு.

இந்த பார்க்க சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இத பாக்குறதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்கு.

வீட்டு செவுத்துல டி_வி செட் பண்ணி வச்சிருக்காங்க.

இத பாக்குறதுக்கு ஒரு ட்ராயிங் கட மாதிரி இருக்கு.

இங்க நெறைய பேரு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.

இத பாக்கறதுக்கு ஒரு விவசாய பண்ற எடோ மாதிரி இருக்கு.

இந்த எடோ ரொம்ப பெருசா இருக்கு.

இத பாக்க ஒரு பார்க் மாதிரி இருக்கு.

இத பாக்குறதிக்கு ஒரு டிரஸ் கட மாதிரி இருக்கு.

இந்த கோவில பாக்க டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு.

அவங்களுக்கு பின்னாடி ஒரு நதி இருக்கு.

இத பாக்க ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கு.

இத பாக்க ஒரு குடோன் மாதிரி இருக்கு.